இன்னும் எத்தன ரெண்டு நாள்ள குடுக்க முடிஞ்சா okay அப்பயும் உங்களலா குடுக்க முடியலனா என்ன பண்றது surety time எப்டி சொல்ரீங்க வந்துரும்னு two days ல வந்துரும்னு எப்டி நா நம்புறது two days ல வந்துரும் நான் எப்டி நம்புரது இப்ப twenty fifth delievery பண்ணிடுவொம்னு sure அ நீங்க தான் சொல்லனும் சரி நான் ஒரு விசயம் கேட்கவா general test ஷே இப்ப two day two days க்கு முன்னாடி தான் அனுப்பிருந்தீங்கனா அப்ப இவ்ளொ நாள் என்ன பண்ணணு one month full ல என்ன பண்ணிங்க Ok sir அவர்ட்ட நீங்க சொல்ரது எல்லான் correct Okay sir நீங்க சொல்றது எல்லான் சொல்றது எல்லான் correct தான் நான் accept ப்ண்னிக்குரன் நீங்க அப்ப என்ன பண்ணிருக்கனு delay ஆகும் போதே நீங்க ஒ ஒன்னு அடுத்த நாள் call பண்ணிருக்கனும் இல்ல அதுக்கு அடுத்த நாள் call பண்ணி இந்த மாதிரி valid reason atleast நீங்க atleast நீங்க வந்து two or times check பன்ணிருக்கனும் one day delay ஆன பரவாயில்ல four days delay ஆகிருக்குதுனா நீங்க என்ன பண்ணிருக்கனும் அவங்களுக்கு call பண்ணிருக்கனு check பண்ணிருக்கனு receptionist அ சொல்லிருக்கனும் call பண்ணி நீங்கலாவது atleast சொல்லிருக்கனும் sorry mam உங்களுக்கு சொன்ன time ல கொடுக்கமுடியல ஒரு one day கூட extra எடுத்துகரோம்னு நீங்களாச்சு instruct பண்ணிருக்கனும் அப்பனா நா இவ்லொ பேசிருக்கவே மாட்டன் நீங்க அதயும் பண்ணல எப்டி நான் உங்க கிட்ட இவ்ளொ orders கொடுக்கறது

ஒ ஒக் ஒ எவ்லொ amount ஆகிருக்கு sir மொத்தமா advance குடுக்கணும் advance தான் குடுத்துட்டன் extra இன்னும் எவ்ளொ amount pay பண்ணுற மாதிரி இருக்கு சொல்லுங்க advance தான் sir five thousand கொடுத்தன் இன்னும் extra amount எவ்லொ குடுக்கனும் சொல்லுங்க five thousand இல்லயே என் கிட்ட வந்து eight thousand கிட்ட சொன்னாங்க five thousand கொடுத்துட்டென் three thousand அப்புரம் கொடுக்கிறேன் தா சொன்னன்

பாருங்க sir நீங் ஏனா இப்ப நீங்க சொன்னத நா accept பன்ணிக்கிலயா delay பன்ணி குடுத்தீங்க இது இவ்லொ sorry சொல்றீங்க நா accept பண்ணிகிட்டன் அப்பிடியே நா சொல்லுரதமட்டு atleast atleast நீங்க நான் சொன்ன time ல வந்து delivery இல்ல எனக்கு இங்க நெறய இடத்துல delay ஆகிடுச்சுல அது தான் sir நானும் சொல்றேன் இப்ப நா two thousand less பன்ணிட்டு உங்களுகு குடுத்துறேன் நீங்க delay பன்னனால okay வா என்னையும் மன்னிச்சுடுங்க சரி விடுங்க விடுங்க next time இந்த மாதிரி issues வராம பார்த்துக்கோங்க சீக்கிரம் delievery பன்ணுங்க

Okay sir சிக்கிரம் அனுப்ப பாருங்க இனிமே இப்டி பண்ணாதீங்க okay ங்கலா okay thank you

அஹ் entertainment வந்துட்டு வந்துட்டு அஹ் ஒரு person அயோ இல்லை வந்து audience ஓ வந்து attract பண்றதுக்காகப் பண்றதுதான் entertainment, entertainment வந்து நிறைய forms ல இருக்கு உம் first வந்து entertainment வந்துட்டு நிறைய இதில first அந்த role play மாதிரி பண்ணாங்க next வந்துட்டு certain place பாக்கறது மூலியமா entertainment கிடைக்கும். இதில நிறைய பேர் வந்துட்டு அஹ் மகிழ்விக்கிறதுனால ஒரு சந்தோஷம் குடுக்கறதுனால வர்றதுதான் entertainment அப்படின்றாங்க

இல்ல வந்துட்டு ஒரு actor actress அ வந்து நம்ம entertain பண்றாங்க இல்ல அது ஒரு entertainment அப்படின்னு சொல்லலாம் உம் entertainment அப்படிங்கறது வந்துட்டு அஹ் normal லா வந்துட்டு நம்ம எது அப்படின்னு பார்க்கறோம்னா அந்த cinema, cinema அஹ் role play பண்றது play பாக்கறது இல்ல series பாக்கறது இல்ல dramas பாக்கறது அதுதான் entertainment அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதைத் தாண்டி நிறைய entertainment வந்து விஷயம் இருக்கு அதுல வந்துட்டு entertainment main ஆ எதை இது பண்ணி இருக்குன்னா அந்த art, craft நம்மளை எது சந்தோஷப்படுத்துதோ அது தான் entertainment நமக்கு. அதை வந்துட்டு நம்மளோட சந்தோஷம் எதுல இருக்கோ அதுதான் entertainment அப்படின்ற மாதிரி சொல்றோம் இப்ப நம்ம வந்துட்டு நம்ம day-to-day life ல stress வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கிற peoples க்கு எல்லாம். அது நிறைய youngsters க்கு நிறையவே stress இருக்கு. நம்ம வந்துட்டு extra வா நம்ம தாண்டி plus ஒரு entertainment வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு சொல்றாங்க அஹ் entertainment வந்துட்டு நம்ம எந்த விதமா வேணாலும் கொடுக்கலாம். அது sport ஆ இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு activity ஆ இருக்கலாம். இல்லை dance, நம்ம ஒரு play ஏதாவது ஒரு game விளையாடலாம் அந்த மாதிரி ஒரு physical activity இல்லை outdoor போயிட்டு அங்க நல்லா relax பண்றது அதுவும் ஒரு entertainment தான். ஒரு நல்ல songs கேக்கறது நல்ல ஒரு படம் பாக்கறது இது எல்லாமே ஒரு entertainment ல தான் வரும். அப்ப எல்லாம் வந்துட்டு அஹ் இந்த ஒரு பழைய காலத்துல எல்லாம் வந்துட்டு entertainment க்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே குடுத்தாங்க உம் அந்த room ல அந்த மாதிரி இடத்தில எல்லாம் வந்துட்டு அதுக்காக ஒரு theatres மாதிரி கட்டி அந்த play பாக்குறதுக்காகவே வந்துட்டு ஒரு இடம் எல்லாம் செஞ்சாங்க. உம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு entertainment வந்து காலம் காலமா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இதில வந்துட்டு entertainment வந்து நிறைய பேர் அந்த bull fights ஆஹ் நிறைய இந்த car race நிறைய வந்து stadium ல வந்துட்டு cricket நிறைய ஒரு entertainment லாம் இருக்கு football match இது எல்லாமே ஒரு entertainment தான் உம் entertainment வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நமக்கு மத்த எந்~ எந்த இதையும் கஷ்டப்படுத்தாம நமக்கு கிடைக்கிற ஒரு இது சந்தோஷம்தான் வந்துட்டு entertainment அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உம் entertainment வந்து நம்ம வந்துட்டு நிறைய விதமா வந்துட்டு entertain பண்ணிக்கலாம். நம்மளை நம்மளே entertain பண்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுதான். அஹ் நம்ம entertain ஆகுறதுக்கு, நிறைய விஷயம் பண்ணலாம். நிறைய வெளியிலே போய் படம் பார்க்கலாம் இல்ல வந்துட்டு ஏதாவது play நடக்கும் plays ன்னா நான் எப்படி சொல்றதுன்னா உம் sorry அந்த drama எல்லாம் enact பண்ணி காமிக்கிறது. இல்லை நம்ம இதில தமிழ் பாரம்பரியத்தில பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து அப்படின்னுவாங்க இல்ல அதெல்லாம் கூட ஒரு entertainment தான். night full ஆ வந்துட்டு ஒரு அஹ் வேஷம் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு இந்த puppet show அது எல்லாமே ஒரு entertainment தான். இந்த வில்லுப்பாட்டு நம்ம culture படி போனோம்ன்னா வில்லுப்பாட்டு, பரதநாட்டியம், கதக்களி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு entertainment தான் சொல்லலாம். உம் நிறைய விஷயம் இருக்கு entertainment நம்ம சின்ன வயசுல எல்லாம் circus போவோம் இல்லை exhibition போவோம் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு நல்லா படிச்சிட்டே இருப்போம் அந்த stress அ தாங்க முடியாது. அந்த இதை handle பண்றதுக்காக manage பண்றதுக்காகதான் வந்துட்டு balance பண்றதுக்கு உம் அஹ் ரெண்டு இது இது பண்ணுவாங்க entertainment வந்துட்டு most ஆ ஹம் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி entertain ஆகறதுக்கு நம்ம வந்துட்டு நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயமா entertain போலாம். swimming pool இல்ல கராத்தே கத்துக்கலாம் இல்ல சிலம்பு சுத்தறது ஹம் பறை அடிக்கிறது drawing பண்றது craft பண்றது drawing லயே கூட நிறைய varieties இருக்கு. aesthetic paintings இருக்கு potrait இருக்கு. அஹ் wallpaper paint பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. wall paintings இருக்கு அஹ் நிறைய பேர் colours ரொம்ப பிடிக்கும். இந்த colours பிடிச்சவங்களுக்கு craft, paintings இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு include பண்ணோம்னா அது ஒரு entertainment தான். நம்மளும் நம்ம என்ன பண்ணா சந்தோஷப்படுவோமோ அதுதான் main entertainment ன்னு சொல்றோம். உம் இப்ப dance ன்னு எடுத்துக்கிட்டோம்ன்னா dance லயே நிறைய varieties இருக்கு. western dance இருக்கு. folk dance இருக்கு, பரதநாட்டியம் இருக்கு, கதக்களி இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு விதமான entertainment தான். நிறைய பேருக்கு dance ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஹ் அந்த மாதிரி எனக்கு கூட dance ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில நம்ம வந்து include பண்ணோம்ன்னா நம்ம mind free ஆ இருக்கும். stress free ஆ இருப்போம். நம்மளை நாமளே entertain பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு mind peaceful ஆன இதுவா இருக்கும். அதாவது entertainment ன்றது life ல ரொம்பவே முக்கியம். எல்லாருமே எதாவது ஒரு விதத்தில நம்ம entertain பண்ணிட்டேதான் இருப்போம் day-to-day life ல. அஹ் நிறைய பேருக்கு இந்த இது series பார்க்கத்தான் ரொம்ப பிடிக்கும் netflix ல series பார்ப்பாங்க. அது ஒரு entertainment ஒரு mind relaxation காக இருக்கும் நம்ம daily work பண்றோம் படிக்கிறோம் அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் stress release ஆகறதுக்காகப் பண்றதுதான் வந்துட்டு நான் entertainment அப்படின்றாங்க. உம் entertainment க்கு வந்து பெருசா நம்ம வந்துட்டு இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் rules அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அது மாதிரி எதுவுமே இல்லாம நமக்கு mind free ஆகறதுக்காக என்ன பண்றோமோ அதுதான் main basic ஆ entertainment அப்படின்றாங்க. உம் entertainment வந்து நிறைய விஷயத்தில வந்துட்டு நம்ம entertain பண்ணிக்கலாம் நம்மள

அதைப் பாத்துட்டு playback அப்படியே பின்னாடியே பாடுறது. அதுக்கு dance ஆடுறது அஹ் இல்ல bathroom singer ஆ இருப்பாங்க. அதெல்லாம் கூட ஒரு மாதிரி entertainment தான். நம்ம jolly ஆ இருக்கறதுக்கு என்னென்ன பண்றோமோ அதுதான் entertainment எங்க college ல culturals நடக்குது இல்லை வந்துட்டு schools ல வந்துட்டு ஏதாவது program பண்றாங்க. அது எல்லாமே participate பண்ணலாம். அது எல்லாமே ஒரு entertainment தான் cultural dance அந்த ப~ college ல வந்துட்டு dance ஆடிட்டு நல்லா அரட்டை அடிச்சிட்டு எல்லாமே ஒருவிதமான entertainment தான். entertainment க்கு பெருசா rules regulations அதெல்லாம் இல்லை. நமக்கு பிடிச்சதை செய்யறதுதான் பெரிய entertainment ஏ. ஆஹ் அந்த entertainment பண்றதுல நம்ம எதையுமே கஷ்டப்படுத்தக் கூடாது. இன்னொரு living being அ கஷ்டப்படுத்தாம பண்றது எல்லாமே அது ஒரு entertainment தான் உம் நம்ம தாராளமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உம் entertainment ஆனா உண்மையாலுமே life ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஹ் எப்பவுமே நம்மளால வந்துட்டு ஒரே இதா focused ஆ இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு entertainment கண்டிப்பா தேவைப்படும் ஹம் entertainment வந்து உங்களுக்குன்னு எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா entertainment ன்னா அஹ் எனக்கு வந்து series பார்க்கிறது படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இல்லை வெளியில போறது பிடிக்கும். shopping பண்றது பிடிக்கும் அதுவுமே எனக்கான ஒரு entertainment தான். அந்த மாதிரி entertainment வந்துட்டு இப்ப நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்துட்டு கொடுத்துக்கிறதே கிடையாது. அந்த entertainment வந்துட்டு நம்ம easy யா வந்து அதை achieve பண்ணினோம்னா நம்ம வந்துட்டு நம்ம பண்ணுவோம் easy ஆ நம்ம வந்துட்டு என்ன பண்றது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிணோம்னா jolly ஆ பண்ணலாம் உம் நல்லா dance ஆடலாம். once ஓ இல்லை வந்துட்டு இந்த weekend லயோ வந்து ஒரு மணி நேரம் daily ஏதோ இந்த physical activity இந்த மாதிரி இதெல்லாம் பண்றப்போ அது ஒரு விதமான entertainment தான் அஹ் entertainment க்கு ஒரு எல்லையே இல்லை. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம entertainment வந்துட்டு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை

அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு உம் அப்ப எல்லாம் roman theaters இருக்கும் roman theaters எப்படி இருக்கும்னா அஹ் சுத்தி நம்ம இப்ப இருக்கிற stadium மாதிரி சின்னதா அவங்க வந்து கட்டி இருப்பாங்க அவங்க peoples எல்லாம் வந்து பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்காக வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்போல இருந்தே ரொம்ப வருஷ~ ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒரு entertainment எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால வந்துட்டு அப்போ இருந்த ஒரு entertainment க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்கன்னு பாருங்க உம் இந்த spanish people, roman people இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய entertainment ரொம்ப importance தருவாங்க.

ஹம் screen time தான் அதிகப்படுத்தறோம். ஒண்ணு series பார்க்கறது TV பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்தில இது பண்றதை விட நம்ம வந்துட்டு வெளியில போயிட்டு நம்மளை நாமளே entertain பண்ணிக்கிட்டா நம்ம relief ஆவும் இருக்கும் நம்ம environment friendly யா peaceful ஆ நல்ல ஒரு விஷயத்தை வந்துட்டு இதெல்லாம் வந்து entertain பண்ணிக்கலாம் நம்மள நாமளே நிறைய விஷயம் பாக்கலாம் histories தெரிஞ்சுக்கலாம், இல்ல travel பண்ணலாம் travelling கூட என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விதமான entertainment தான். அது நல்ல mind அ relax பண்ணி jolly ஆ இருக்கிறதுக்காக useful ஆ இருக்கும். புதுசு புதுசா நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய study பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு, அங்க entertainment பண்றதுக்கு. அதனால entertainment அப்படின்றதுக்கு ஒரு கோடு எல்லைக்கோடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம jolly ஆ இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இருந்துக்கலாம். அதுதான் ஒரு entertainment நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் entertainment வந்து நிறைய varieties ஆ இருக்கு. நமக்கு எது suit ஆகுமோ நம்ம எது பண்ணா happy யா இருப்போமோ அதை வந்து பண்றதுதான் ஒரு பெரிய entertainment so உங்க மனசுக்கு இது happy ஆ இருக்கும்னு தோணுதுன்னா அது பண்ணலாம். இப்ப dance ஆடுறது உங்களுக்கு பிடிக்கணும் பண்ணுங்க இப்ப வந்துட்டு அதுதான் பெரிய entertainment ஏ நம்ம உட்கார்ந்துட்டு அந்த screen time அதிகப்படுத்துறதை விட என்னை கேட்டா வெளியில போயிட்டு jolly யா enjoy பண்ணிட்டு பண்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய entertainment ஏ entertainment க்கு வந்துட்டு பெரிய limits எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் jolly ஆ இருக்க முடியுமோ அதுதான் பெரிய entertainment

குரு கோவிந்த் சிங் ஜி ஓடுக்கும் ஆட்சியாளர்களிடம் இருந்து வேலை ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் நீதிக்காக தியாகம் செய்து போராடினார் உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இந்த பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா சிங்கை லாக்பூர் நாட்டிலிருந்து பஞ்சாபிற்க்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினர் அரசாங்கம் கல்ஸா அரசை நிறுவினர் குரு கோவிந்த் சிங் ஒடுக்கப்பட்ட மேலோட்டமான ஏமாற்றமடைந்த மக்களுக்கு தைரியம் சுயமரியாதை தன்னம்பிக்கை போராட்டக்கலை மற்றும் வெற்றி ஆகியவற்றின் மறு செய்தியை வழங்கினர் அது கிட்டத்தட்ட முடிவுட்டது வரலாறு அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அரசாங்கத்துடன் முகலாயப் பேரரசு வேர்களை உலுக்கிய வரலாற்று மறக்க முடியாத மாபெரும்

வலிமைமிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் தலைக்கவில்லை முடியும் சபா முகலாய ஆட்சியில் பேரரசர் சீக்கியர்களின் தடயங்களை அளிப்பதன் மூலம் கிடைத்த ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியாவில்லை பண்டா பகதூர் ஏழு ஆண்டு கால ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தது வென்று ஆக்கப்பட்டது இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடும் போது அவர் தனது எழுநூத்தி நாப்பது தோழர்களுடன் தன்னைத்தானே தியாகம் செய்த தைரியம் ஆசை விளையாட்டுத்தனம் மற்றும் துணிச்சலுடன் தன்னைத்தானே தியாகம் செய்தார் அதுவும் உலகில் தனித்துவமான தியாகிக்கு ஒரு எடுத்துக்காட்டு குழந்தைப் பருவம் பண்டா பகதூர் இவருடைய உண்மையான பெயர் லட்சுமணன் தாஸ் ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தவர் தங்கள் மகனும் துணிச்சலான வீரராக மாறியதால் பெற்றோர்கள் வருத்தம் அடைந்தனர் ஆரம்பத்திலிருந்தே அவரது அஸ்திர கவசம் மற்றும் வேட்டையாடும் இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியது தனது குழந்தைப் பருவத்தில் கருவுற்ற மானுக்கு அவர் பலியாகிய போது தன் முன் பிறக்காத குட்டிகளுடன் வேதனையில் இருந்தபோது அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததை பார்த்து அவர் தனது வீட்டை மாற்றினார் பிறந்த தனி மனிதனாக மாறினார் அமைதியைத் தேடி அவர் ஒரு சந்தித்தார் அவருக்கு தாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்பொழுது சந்தித்தார் ஆனால் இங்கு அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை நாட்டு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் முசாக் என்ற இடத்தில் அவர் ஒரு சந்தித்தார் அவருடைய சேவையை அவர் மற்றும் மூன்று வருடங்கள் ஆக தேவைக்கு பிறகு அவர் இறந்தார் நெத்தி சுத்திகள் மாந்திரீகம் மந்திரம் மற்றும் அனைத்து புத்தகங்களும் அவர் கைகளில் வந்தன அவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றார் பலர் அவருடைய சீடர்கள் அவருடைய அவரது விருப்பங்களை நிறைவேற்ற அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது அதன் காரணமாக அவர் மிகவும் திமிரு பிடித்தார் குரு கோவிந்த் சிங் ஜி உடனான சந்திப்பு குரு கோவிந்த் சிங் ஜி சந்தித்த போது அவர் காட்டில் முகமிட்டார் அசோகர் இறந்த பிறகு அந்த முனிவனுக்கு அலைந்து திரிந்த தனது கவர்ச்சியை காட்டத்தொடங்கினார் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் சித்திகளுடன் சந்தா மகாத்மாவில் சிம்மாசனத்தில் அமர வைத்து என்னை அறியாமல் தவிர்ப்பதில் மிகவும் முதிர்ச்சியடைந்ததாக பண்டா பகதூர் பற்றி கூறினார் குரு சாஹிப் சிரித்துக்கொண்டு இப்பொழுது அரியணையில் பயிலக்கூடியவர் தேவையா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 மனதிற்குள் கடும் கோபம் வந்தது கட்டில் பலமாக கவிழ்ந்தது அவருடைய சக்திகள் எதையும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் பாரிஸ் மன்னிப்பு கேட்டு தனது குருவால் ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுபவர் ஆனார் ஒரு மாதம் அவருடன் தங்கி சீக்கிய கொள்கையை முழுமையாக பற்றி அறிந்து கொண்டார் சிங் பட்டம் பட்டவாள் வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் குரு சாஹிப்பிற்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி சீக்கியர்களிடம் கேட்டபோது அவரது ரத்தம் கொதித்தது அவர் குருசாமியிடம் அடக்கு முறையாளர்களை சீர்திருத்த சேவையில் கேட்டார் ஆயிரத்தி எட்நூத்~ எழுநூத்தி எட்டாம் பாண்டா சிங் பகதூருக்கு தனது ஆசீர்வாதத்~ ஆசீர்வாதங்களை வழங்கினார் பாய் தாயாசின் பாய் வினோத்சிங் பாய்கான்சிங் பாய் ராய் ஏ ராய் பாய் ராம் சிங்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 கீட்னோ மற்றும் இருபது சிங்கார்களுடன் அவர் பாஜ்~ பஜாஜ் சென்~ பஞ்சாப் சென்றார் குரு சாஹிப்பை தனது மிகப் பெரிய எதிரியாகக் கருதிய வ~ வசீர்கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாஹிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினார் தனியாக விட்ட~ விடப்பட்டது அவரது உத்தரவின் போரில் நட~ நாடோடின் ஆட்சியாளர்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 பாண்டா சிங் அவர்களை தவறாக வழி நடத்துவதற்காக சுற்றி சென்றார் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டு விட்டு அருகிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படோரோ படோரா நகரமான அம்~ அம்பாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டனர் இத்துடன் பண்டா சிங்கின் வா வா என்று சுற்றிலும் கேட்க தொடங்கியது ஒரு கிராமத்திற்கு ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர்கள் புகாருடன் பண்டா சிங்யிடம் வருவார்கள் பண்டா சிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கும் சூறையாடல்களுக்கும் சூறையாடலுக்கும் ஆளாகி இருந்த விடானி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று எந்த அரசியல் விஷயத்தையும் கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தார் இனிமேலாவது அவர்களை உடனே உயிர் உடமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்போம்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 அரசு அதிகாரியுடன் சென்றார் புகார் செய்தார் பாண்டா பகதூரின் வெற்றிகளுக்கும் வெற்றிகளுக்கும் மூலகாரணம் தாவா மற்றும் தனக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்த குரு கோவிந்த் சிங்ஜியின் ஆசீர்வாதங்கள் மகாணங்களுக்கு இடையிலான பயணத்தில் இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் மூன்று பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர் வீரர் எதிரிகளின் எண்ணற்ற துப்பாக்கிகளை கண்டு மசியவில்லை இவ்வளவு பெரிய படையைப் பார்த்து பல சம்பளக்காரர்கள் கொள்ளையர்கள் மற்றும் ஆயிரம் வைத்திருந்த கச்சான் நப்பின் மருமகன்கள் வீரர்கள் களத்தை விட்டு ஓடினர் ஆனால் பாண்டா பகதூர் மனம் தளரவில்லை அத்தகைய தைரியத்துடன் கூறி அவரே எதிரிகளை எதிர்கொண்டார் வரலாற்றின் போக்கை மாற்றினார் பானு நிலத்தில் ஒட்டுமொத்த ஒரே கொடியின் கீழ் திரண்டபோது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 அவர்களின் நம்பிக்கையையும் வென்றது அனைத்து முழக்கமிட்டு பண்டா பகதூரை தங்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தனர் சாமானியர்களின் நண்பராக இருந்த அவர் அவர்களின் பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கேட்டறிந்தார் அதற்காக அவர் சில சமயங்களில் தன்னை ஆபத்தில் ஆழ்த்தினார் மத ஒருமைப்பாடு எந்த மத புத்தகத்தையும் அல்லது மத இடத்தையும் ஒரு போதும் அவன் மதிக்கவோ தாக்கவோ அல்லது தீங்கு செய்யவோ கூடாது குரு சுபானாவின் தீவிர எதிர்ப்பாரான மதி முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கல்லறை உள்ளது இருக்கிறது அவர் இந்து பிராமண பண்டிதரை எதிர்க்கவில்லை மூடநம்பிக்கை மதவெறி மற்றும் இருப்புடன் அவரை எதிர்த்தார் திருமணம்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 பயமோ ஏமாற்றமோ இருக்கிறதா என்று விசாரித்தார் அவர் தனது மகளின் உறவை கொடுக்காத நிலையில் சிறிதும் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றால் குரு சாஹிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்துப் போராடப் பல தியாகங்களை செய்துள்ளார் நான் உனக்கு துரோகம் செய்தேன் அந்த தவறை அழிக்க என் உயிரை சீக்கியிடம் கொடுக்கிறேன்

கல்வி என்பது குழந்தைகள் உடல் மற்றும் மனவளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புக்களுடன் வளர்க்க உதவும் இது சமூக அமைப்பாகும். கல்வியாளர்கள் கூற்றின்படி இளைய தலைமுறையை முறையால் முறையாக வழி நடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வியின் முக்கிய முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம். அறிவுத்திறன்மை போன்றவற்றை தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாட்டு நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையாக ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றம் அடைய செய்கிறது இது சமுதாய நட்பு நட்பு தொகையை ஏற்படுத்தும் வகையில் கல்வி கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். திறன்கள், தொழில்கள் உயர் தொழில்கள் என்ப~ என்பவற்றோடு மனம் நெறிமுறையா அழை~ மனம் நெறிமுறை என்பதை சார்ந்து வளர்ச்சியும் சமுதாய வளர்ச்சியில் பங்கு பெற செய்யும் அமைப்பாகும் கல்வி, ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது. கல்வி என்ற என்ற தமிழ்ச்சொல் கல் என்ற வேறு சொல்லில் இருந்து வருகின்றது. கல்வி என்ற சொல்லிற்கு ஆங்கில சொல் education என்பதாகும். இந்த சொ~ இந்த சொல் என்ற லத்தீன்ம~ லத்தீன் மொழின்னு சொல் என வே~ வேறுபடுகிறது பண்டைக~ பண்டைய காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து பழகியும் பேச்சுக்களை வழங்கியும் கதைகள் சொல்லியும் கேட்டு அறிவையும் வளர்த்துக்கொண்டனர் இந்த பின்னணியில் இருந்து கல்வி முறை~ முறைகள் உருவாகின. எடுத்துக்காட்டாக கிமு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எகிப்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. கிரகத்தில் உள்ள நகரத்தில் கிமு முன்னூத்தி எண்பத்தி ஏழில் கல்விக்கூடம் ஒன்றை நிறுவினார் அரிஸ்டாட்டில் அங்கு இருபது ஆண்டுகள் காலம் பயின்று, இந்த கல்விக்கூடம்தான் ஐரோப்பிய~ ஐரோப்பாவின் முதல் கல்விக்கூடமாகும். சீனாவில் கான்புர்சி~ கான்புசியஸ் பரப்பி வந்த கருத்துக்கள் இன்று வரை சீன இப்போதைய ஜப்பான் வியட்நாம் ஆகிய நாடுகளில் பின்பற்றி வருகிறது தொழில் முறையில் உள்ள ஆசிரியர்கள் கற்பித்தலிலும் பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபடுவர் இது கற்பித்தல் நுணுக்கங்களையும் ப~ பாட சித்த அனுபவங்களையும் உள்ளடக்கி இருக்கும். ஒரு சுதந்திரமான கல்வி மற்றும் ஆசிரியர்கள் தமது பாடங்களுக்காக பல துறை ஒரு அறிவையும் தகவ~ தகவல்களையும் பயன்படுத்துவர் உளவியல் மெய்யியல், தகவல் தொழில்நுட்பம், உ~ உயிரியல், சமூகவியல் என்னும் இயல்~ இயல்பான இவற்றுள் அடங்கும் முறை சார்ந்த கல்விக்கு முற்றிலும் மாறுபட்ட~ மாறுபட்டது முறைசாரா கல்வி. இக்கல்வியில் ஒரு வடிவமைப்பு கொண்டது. சில பயிற்சிகளையும், மதிப்புகளையும் அறி~ அறிவையும் வளர்க்க உதவும். முறைகளுக்கு இந்த கல்வி முறையும் இடம்பெறும் ஒரு குடும்பமும் குழந்தைகளுக்கு, கலாச்சாரம் மொழி ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கின்றன இது செய்யக் கூடாது இது செய்லு~ செய்யவு~ செய்வன என அறி~ அறிவுறுத்தலும் மட்~ மற்றும் பழக்க வழக்கம் மு~ மூலம் தங்கள் பயன்~ பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பது ஆகிய முறைசாரா கல்வியாகும் முறைசார்ந்த கல்வி ஒரு குறிப்பிட்ட வயசு காலமுறை உண்டு ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத முறையே, முறைசாரா கல்வியாகும். இதில் பெரியவராகி பள்ளியில் படிக்கும் வசதியை தந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் வாய்ப்புகளை, முறைசாரா கல்வி அளிக்கிறது முறைசாரா கல்வி வாய்ப்புகளும் பலவுள்ளன. இந்த வகையில் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அருங்காட்சியகங்கள் நூல் நிலையங்கள் போன்றவை உதவுகின்றன. இதற்காகவே இத்தகைய நிறுவனங்கள் சமுதாயத்தின் மானியங்கள் மூலம், நடத்தப்படுகின்றன. தொழில் செய்யும்போது பெற்றுக் கொள்ளும் அனுபவக் கல்வி உட்பட ஒருவர் தன் வாழ்க்கை காலத்தில் பெரும் பட்டறிவு முறைசாரா கல்வியும் கல்வியில் அடக்கம் கற்றல் அனுபவம் என்பது

ஒரு நபரில் பங்கேற்பு என்பது படிப்பு ஆய்வுகள் விளையாட்டில் செயல்திட்டங்கள் ஈடுபடுதல் விவாதங்கள் பங்கேற்பு புல~ புது வேலைகள் போன்றவற்றை இருக்கிறது. மாற்றுக் கல்வி முறை என்பது கல்வி கல்வியில் வேறு முறையில் கற்பிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக மாற்றுப் பள்ளிகள் தானே கற்றல் இல்லப்பள்ளி பட்டறிவு கல்வி ஆகிய மாற்றுக் கல்வி முறையில் அறி~ அறிவைக் கற்பிக்கின்றனர். மாற்றுக் கல்வி முறையில் தோன்றும் பயனுள்ள கருத்துக்கள் பொதுக் கல்வியிலும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட பின் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தொல்குடி சார்ந்த கல்வி என்பது அந்தந்த நாட்டில் பரம்பரையாக வந்த அறிவு பண்பாடு ஆகியவற்றை கல்வி முறையில் சேர்ந்து வழங்குவதாகும். பலவகையை படை எடுப்புகளிலும்அழிந்து வரும் ஓர் இனத்தின் அடையாளம் காட்ட வாய்ப்புள்ளது கல்வியின் வளர்ச்சி சமூகத்தில் அஹ்

சமூகத்தில் ஒரு ஆற்றல் மிக்க உறுப்பினராக விளங்க வேண்டுமென்றால் சமூக மதிப்புக்கள் குறிக்கோள்கள் நம்பிக்கை விருப்பங்கள் பழக்கவழக்கங்கள் பண்பாடு போன்றவற்றை விதைக்க வேண்டும் அதாவது மனிதன் ஒரு கவிஞனாகவோ தத்துவ மேதையாகவோ ஒரு நல்ல ஆசிரியராகவோ ஒவ்வொருத்தரும் திறமை வாய்ந்த மனிதனாகவோ வராத கல்வி அறிவும் அவசியம். எனவே ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்கி உடல் உள்ளம் மனவளர்ச்சி சமூக சிந்தனை ஆகிய சிந்தனையே வளர கல்வி அவசியம். ஒரு தனி மனிதனின் திமை~ திறமைகள் அவன் சமுதாய பண்பாட்டு சூழலை ஏற்றவாறு உலகில் பங்களிப்பு செய்ய கல்வி துணை புரியும். உள்ளம் மனவளர்ச்சி சமூக சிந்தனை ஆகிய ஆன்மீக சிந்தனைகளையும் வளர்ப்பதில் கல்வி முதன்மையாக உள்ளது. ஒரு தனி ம~ மனிதன் அறிவு படைப்பாற்றல் மன வளர்ச்சி எதிர் உருவப்படம் பேச்சுவார்த்தை ஆகிய குணங்களை வழிகாட்டியாக இருந்து வளர்ப~ இருந்து வளர்ப்பது தேவைப்படுகிறது. இருப்பதனால்தான் தனி மனிதனின் வாழ்க்கையும் குறிக்கோள்களையும் அமைக்கப் பெற்றுக் கொள்ளவும் உதவிகள் குறைகிறது. வாழ்க்கையில் குறிக்கோள்களை அடைய அவர்கள்

வெளியேறுவதால் கூட்டுக்குடும்பமும், தனிக்குடும்பமாகின்றது இதனால் பெண்கள் தனித்தன்மையின் நிலை உயர்ந்துள்ளது. அதாவது பெண்களுக்கு வேலை செய்யும் நிலை நகரத்தில் ஏற்ப~ ஏற்படுகிறது. இதனால் பெண்கள் கல்வி கல்வி நிலை மேம்ப~ மேம்பட அடைந்துள்ளது. இதனால், குடும்ப சூழ்நிலையில் ஒருவிதமான மேம்பாட்டு நிலை கலாச்சாரம், பொருளாதாரம் போன்றவை கல்வி நிர்ணயம் செய்கிறது. AIDS மற்றும் பால்~ பல்~ மற்றும் பல்வினை நோய்களுக்கு மிகவும் எதிரான ஆயுதம் பல்வியாகும். பள்ளி என்பது முறையாக அமைக்கப்பட்ட அமைப்பாகும். இதன் வடிவமைப்பு பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றவர்கள் கூடி பல்வேறு பள்ளி செயல்முறைகளில் ஈடுபட்டு குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி மற்றும் அமைப்பின் குறிக்கோள் அடைய பயன்படுத்தி பாடுபடுகின்றனர். பள்ளிப்படிப்பு கல்வி என்பது, ஒரு முழுமைய~ முறையான கல்வித் திட்டம் மூலம் அறிவு திறமைகள் உடல் உள்ளம் மனவருத்தி, சமூக சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் ஆகியவற்றை கல்வி அளிக்கும் இடம் பள்ளிக்கூடமாகும். பள்ளிகள் பள்ளிகள் ஒரு திட்ட வரையின் படி சிறப்பாக பாடப்பிரிவுகள் மூலம் மற்றும் அனுபவங்கள் தெரிந்து கொள்ள முடியாதவற்றை ஒரு அறையில் சொல்லிக் கொடுக்கும் விதம்தான் பள்ளி பள்ளிப் படிப்பு என்பது நீண்ட நீண்ட வாழ்வில் பாடங்களை கற்றுக் கொடுப்பதாகவும் இது போன்ற குழந்தைப் பருவத்தில் இருந்து பள்ளியின் இறுதிவரை செய்யப்படும் முன் தொடக்க பள்ளி குழந்தை பருவக் கல்வி இந்த கல்வி முறையில் மூன்று வயசு முதல் ஆறு வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்படுகிறது

குழந்தை ஐந்து வயதில் தொடங்கி பத்து வயசு பத்து வயது வரை கல்வி கற்கும் நிலை தொடர்ந்து சரியாகும் இதுதான் குழந்தைகளுக்கு சமூக மதிப்பும் குறிக்கோள்களும், நம்பிக்கையும் விருப்பங்கள் பழக்க வழக்கங்கள் பண்பாடு போன்றவற்றை விதைக்கும் இடமாகும். குழந்தைகளுக்கு, முதல் முன்~ கல்வியை வழங்குவதன் மூலம் முதல் தலைமுறை கற்~ கற்போருக்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும். மற்றும் நாட்டிற்கு பொறுப்பேற்க வழி நடத்தும் ஒரு குழந்தையை தயார் செய்வது இதன் நோக்கமாகும். உயர்நிலை கல்வி உலகின் பெரும்பாலான நாடுகளில் இடைநிலை கல்வி முறையானது. இளம் பருவத்தில் ஏற்ப~ ஏற்படுகின்ற கல்வி முறையாகவும் இது வயது வந்தோருக்கும் விருப்பமான தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாம் நிலை அதாவது உயர் கல்வி. எடுத்துக்காட்டு பல்கலைக்கழகம் தொழில் உயர் கல்வி பல்வி~ பள்ளி என அழைக்கப்படுகிறது. இந்த கல்விக்கு ஏற்ப விரிவான கல்வியாக மாற்றம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்திற்காக பாடசாலைகள் அல்லது அதன் ஒரு பகுதியாக இரண்டாம் நிலை அல்லது உயர்நிலைப்பள்ளிகள் நடுத்தரப் பள்ளிகள், கட்டோவி~ கல்லூரிகள் அல்லது தொழிற்சார்ப் பள்ளிகள் என்று அழைக்கப்படலாம். இந்த விதிமுறைகளின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக் கல்விக்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வேறுபடுகின்றன ஆனால், முக்கியமாக இளம் வயதிலேயே இந்த கல்வி ஏற்படுகிறது. அமெரிக்காவிலும் கனடாவிலும், ஆஸ்திரேலியாவிலும் ஒற்றுமை மற்றும் இரண்டாம் நிலை கல்வியானது, சில நேரங்களில் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவை இரண்டாம் நிலை கல்வி நோக்கம் பொதுவாக அறிவை வழங்குவதில் உயர் கல்விக்கு தயாராகுவது, அல்லது உயர்நிலை பள்ளி கல்வி மாணவர்களுக்கு ஒரு தொழில் கல்வி நேரடியாக போய் சேர்வது மேல்நிலை கல்வி இது இரண்டு ஆண்டு கல்வி முறையாகும் ஒரு மாணவனின் உயர் கல்விக்கு பிறகு அவனுடைய திறன்களை கண்டறிந்து அவனது திறனுக்கு ஏற்ப திசையில் மாற்றிவிட வேண்டும் இனிமேல் நம்ப இன்னைக்கு என்ன பாக்கபோறோம் அப்புடினா எல்லாருக்கும் புடுச்சமான ஒரு விஷயம் தான் அது சின்னவங்களா இருக்கடோம் இல்ல பெரியவங்களா இருக்கடோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி அஹ் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னனா ஒரு கதைகள் ஆஹ் அந்த மாறி ஒரு கதை தான் நான் இப்போ வந்து என்னா பண்ண போறன்னா சொல்லபோரன் உங்களுக்கு கதை அப்டினுர சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வம் வந்து ஏற்பட்டுறும் கதையா கதையா அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்களா இருக்கடோம், பெரியவங்களா இருக்கடோம் நா சொன்ன மாதிரி எல்லாரும் கதை கேக்குறதுக்கு வந்துடுவாங்க. இப்ப நாமலே பாத்துகோங்க இப்ப அங்க அங்க தெருல இருபாங்க அங்க அங்க ஒகாந்து இருபாங்க அங்க அங்க இருபாங்க அவங்கலுமே பாத்திங்கனா எதாவது உங்கள பத்தி பேசுறது அவங்கள பத்தி புறணிகள்லாம் பேசுவாங்க பேசும்போது பாத்திங்கனா அத ரொம்ப ஆர்வத்தோட வந்து பங்கு பெற்று அதை கேட்டுட்டு இருபாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு கதைகளோ ஒரு ஏதோ ஒரு விஷயமோ ரொம்ப ஆர்வத்து வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். என்னா என்ன என்னா நடக்குது? அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்படின்னு ரொம்ப சுவாரசியமா இருக்கும். அதுல முக்கியமான ஒரு example ஆ நான் சொல்லணோம் அப்டினா எர் எல்லா aunties கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் அது தான் வந்து இப்ப serial தொகுப்புனுரத பாத்திங்கனு வச்சிகொங்களேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப interesting ஆ உங்களுக்கு இருக்கும் என்னா இன்னிக்கு அப்டியே ஒரு ஒரு திகிலான ஒரு moment ல வந்து முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் பாத்திங்கனா அதோட continuation அதுக்கு அடுத்த நாள் தான் பாக்க முடியும். அப்ப என்னாவா இருக்கும் oh அப்போ இது நடந்து இருக்குமோ oh அது நடந்து இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுகுல்லையே பல கேள்விகளை கேட்டு oh இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு துல்லியமா ஒரு ஒரு மாறியா சுவாரசியமா உங்களை வந்த கதை கேக்கலாம் கதை கதை அந்த கதை என்னா அடுத்த கதை என்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அறியாமையே interest வந்து அவங்களுக்கு இருக்கும் so அந்த மாறி ஒரு விஷயம் தான் கதைனுறத நான் சொல்லுவன். அதே மாதிரி சின்ன புல்லைங்களுகுலாம் வந்து bedtime stories னுறது அவங்க ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் bedtime story னா வேற ஒன்னு இல்ல நம்ப புள்ளைங்களை வந்து நம்ப தூங்க வைக்கும் போது நம்ப கிட்டக்க படுக்க வச்சி இருப்போம் வச்சிட்டு அத தூங்க வைக்கிறதுகாக என்னா பண்ணுவோம்னா நம்ப ஒரு கதை சொல்லிட்டு இருப்போம். இங்க பாத்தியா ஒரு பெரிய lion இருந்துச்சு பெரிய சிங்கம் இருந்துச்சு அது இப்படி நடந்து போச்சு அது அப்படி நடந்துச்சு இது இப்படி சத்தம் விட்டுச்சா அப்போ வந்து குரங்குலாம் பயந்துச்சா அப்படின்னு நம்ப ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போதும் அதோட அதோட ஆர்வம் வந்து

அதே மாதிரி தான் என்ன ஈர்த்த ஒரு நல்ல ஒரு சுவாரசியமான கதையை தான் நான் வந்து உங்க எல்லாத்து கிட்டையும் share பண்ண போறன் so இந்த கதை வந்துட்டு நிறையா பேரு கேட்டு இருக்கலாம் நிறையா பேரு கேக்காம இருந்து இருக்கலாம் எர் ஆனா அது எப்படி என்னானு எனக்கு தெரியல நான் ஆனா கண்டிப்பா நீங்க கேட்டு இருபிங்கனு தான் நான் நினைக்கிறன் ஆனா இந்த கதை வந்து பாத்திங்கனா நான் எங்க போனாலும் சரி நான் ரொம்ப ஆர்வமா எல்லார் கிட்டையும் share பண்ற ஒரு

இது வந்து எப்படினா ஒரு பறவைகள் குடும்ப பறவைகள் குடும்பத்தோட ஒரு சார்ந்த ஒரு கதை இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரசியமா இருக்கும் so இந்த கதைய வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கதைக்கும் ஒரு தலைப்புனுறது ஒன்னு வேணும் இல்லையா so அந்த மாதிரி நான் இதுக்கு ஒரு தலைப்பு ஒன்னு கொடுக்கலாம்னு இருக்கேன் அதோட தலைப்பு என்ன அப்படின்னா முதல் முயற்சி வெற்றி அதுதான் ok வா அதோட முதல் முயற்சின்னு சொல்றதோட முயற்சி வெற்றி இதுதான். முயன்றால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இதோட ஒரு இது எர் title so இந்த கதை வந்து யாரைப் பற்றியான கதைகள் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே இது வந்து பறவைகளோட கதைகள். so இந்தப் பறவை என்ன பறவையா இருக்கும்? மயிலா இருக்குமா? அந்த மாதிரி ஒரு சின் confusions இருக்கும். வேற ஒன்னும் இல்ல. இந்த கதைய வந்து யாரப் பற்றியான கதை அப்படின்னா seegal அப்படினுற ஒரு பறவையோட கதை. இந்த seegal அப்படிறத வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாத்து இருக்கீங்கன்னு தெரியல தெரியாதவங்க போய் seegal னு net ல search பண்ணி பாருங்க இந்த seegal பறவைக்கு இப்ப நமகுலாம் எப்படி ஒரு ஒரு மனிதன எடுத்துகிட்டோம் அப்படினா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும். நம்ம எப்படி பறந்தோம் நம்ப அம்மா அப்பா அதே மாதிரி இந்த ஒரு seegal உம் கண்டிப்பா அதுக்கு ஒரு அம்மா இருந்து இருக்கும், பறந்து இருக்கும் so அந்த மாரி தான் இந்த குடும்பம் இந்த கதையோட முதல கதாபாத்திரம்லாம் first நான் சொல்லுறன் ரொம்ப சுவாரசியமா இருக்கும்